இதுல ஒரு ட்ரேல கொஞ்சோ மசாலா பேக்கட்ஸ் வெச்சிருக்காங்க.

ரெண்டு பேரோட ஃபேஸும் பிளர்ரா இருக்கு.

வீட்ல சின்டெக்ஸ் பிக்ஸ் பண்ணி இருக்காங்க.

அத சுத்தி நெறைய மரோங்க இருக்கு.

இது ஒரு மாஸ்க் இதுல நெறையா பேர் இருக்காங்க.

இந்த பில்டிங்க சுத்தி காம்பௌண்ட் வால் போட்ருக்காங்க.

இந்த சைடுல ரேக் ஃபுல்லா .

இந்த எடத்துல நெறையா பாறைங்க இருக்கு.

ஒவ்வொரு ஷாப்ஸ்க்கு முன்னாடியு அதோட நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க.

மேல இருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காரு.

அந்த ஃபங்ஷன்ல கொஞ்சம் பேர் பார்டிசிபேட் பண்ணிருக்காங்க.

ஹோட்டலுக்கு வெளில நெறைய வண்டிங்க பார்க் பண்ணிருக்காங்க.

சின்ன சின்ன போட்ஸ் எல்லாமே கடல்ல சைடுல நிக்க வச்சிருக்காங்க.

அந்த பேங்க் வெளில நெறையா பேர் நின்னுட்ருக்காங்க.

என்ட்ரன்ஸ்ல திருவள்ளுவரோட போட்டோ ஒன்னு வச்சிருக்காங்க.

இது ஒரு டூரிஸ்ட் ஏரியா இங்க நெறையா பாறைங்க இருக்கு.

இங்க ஒரு டேபிள் மேல நறைய திங்ஸ் வெச்சு அத பாத்து சொல்லிக் குடுத்துட்ருக்காரு.

இந்த கிளாஸ் ரூம்ல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.